படிச்சாச்சா அடுத்து போலாமா பாரதிதாசனுடைய பாட்டு இதுல கொஞ்சம் இது கொடுத்திருக்காங்க பாருங்க நிருமித்த அப்படின்னா அப்படின்னா உருவாக்கிய நம்ம வாழ்க்கைக்காகவே உருவாக்கிய ஊர் எதுன்னா தமிழ் மொழி சமூகம் என்றால் மக்களுடைய குழு எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர்ன்னு படிச்சோம் இல்லையா விளைவுன்னா வளர்ச் விளைவுன்னா வளர்ச் அசதி என்றால் சோர்வு அசதிக்கு சுடர் தந்த தேன்ன்னு படிச்சோம் இல்லையா நம்முடைய அசதிக்கு தேன் மாதிரி இல்லையா நம்ம அசதிக்கு தேன் கொடுத்து நம்மள இனிமையாக்க கூடியது எதுன்னு கேட்டா தமிழ் மொழி அப்படீன்னு சொல்றாங்க பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா தமிழ்க்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதுக்கான அர்த்தம் இது தமிழ்க்கு நிலவு என்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது நம் சமூகம் வளர காரணமே தமிழ் மொழிதான் அதா சொல்ராங்க தமிழ்க்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் நிருமித்த என்றால் உருவாக்கிய அப்படீன்னு அர்த்தம் தமிழ் எங்கள் இளமைக்குப் பால் எங்கள் இளமைக்கு காரணமான பால் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு நம்ம boost உ நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் ஒரு புலவர்கள் வந்து தமிழைதான் ஆயுதமாக பயன்படுத்தி என்ன செய்வாங்க தன் புகழ் அடைவாங்க அத சொல்றான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம் போன்றது வானத்துக்கு எல்லையே இல்லை என்ற மாதிரி நம்மளுடைய உயர்வுக்கு வானம் போல நம்மளை என்ன செய்யும் உயர்ந் உயர எடுத்துட்டே போகும் இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் அதான் அசதிக்கு சுடர் அப்படின்னா சோர்வுக்கு ஒளி தரக்கூடிய தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க வாள் சரியா வைரம் போன்ற உறுதிமிக்கது அதனுடைய கல் அந்த கருத்து செறிவு அதுக்காக சொல்ல வராங்க சரியான

சுப்புரத்தினம் நமக்கு நல்லா தெரியும் கனக சுப்புரத்தினம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கனகசபை இலக்குமி அம்மையார் அவங்க பெற்றோர் பேருன்னு படிச்சிருப்போம் so பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் first உ இதுல இருந்து எத்தன hint எடுக்கலான்னு பாருங்க பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக் கொண்டார் நமக்கு நல்லா தெரியும் so பாரதியார் மீது கொண்ட பற்றின் மீதா பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் மீதானு option வைக்கும்போது நம்ம confuse ஆயிடுவோம் book ல என்ன கொடுத்திருக்கான்னா அத வச்சு நம்ம ஆளுங்க original exam ல கேட்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஆளுங்க question ல கேட்பாங்க so அப்ப இரண்டாவது விஷயம் பாரதியாரின் கவிதைகள் மீது சரி பெண் கல்வி கைம்பெண் கைம்பெண்ணா யாரு விதவைகள் சரியா அழகா கலைஞர் சொல்லுவாரு இல்லையா விதவை அப்படின்னு சொன்னா ஒரு பொட்டு இருக்காது ஆனா கைம்பெண்ணு சொல்லும் போது ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டு வருதும்பாரு கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அது மாதிரி இல்லையா so அதத்தான் சொல்றாங்க கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை communism பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் so அப்ப பாரதிதாசனுடைய பாடல்கள் என்னெல்லாம் இருக்கு ஒண்ணு பெண் கல்வி இருக்கு

புரட்சிக்கவின்னு பேரு so அப்ப இது மூணாவது இது நாலாவது சரி இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இது அஞ்சாவது பாவேந்தர் பாரதிதாசன்தானே நம்ம படிக்கிறோம் so இது அஞ்சாவது இது பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் so இப்பாடல்

தமிழ் என்ற தலைப்பின் கீழ் வருது so அப்போ இது வந்து ஏழு விதமான வினாக்கள் எடுக்கலாம் ஒண்ணு இவருடைய இயற்பெயர் சுபரத்தினம் இவர் பாரதியாரினுடைய கவிதைகள் மீது பற்று கொண்டார் இவர் வந்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை புரட்சிகரமான கருத்துக்கள வந்து பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்கள பாடுனாரு அதனால இவருக்கு புரட்சிக்கவின்னு ஒரு பேர் இருக்கு இவருக்கு பாவேந்தர்ன்னு இவரு சிறப்பிக்கப்படுறாரு இவர் எழுதிய பாரதிதாசன் கவிதைகள்ல உள்ளதுதான் தமிழுக்கு அமுதென்று பெயர் அது தமிழ் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது ஆக ஏழு ஏழு

கற்பவை கற்றபின் ஒரு box ல காசி ஆனந்தர் கவிஞர் காசி ஆனந்தனுடைய ஒரு கவிதைய குடுத்திருக்காங்க காசி ஆனந்தன்னு ஒரு கவிதை ஒரு கவிஞர் இருந்திருக்காரு அவருடைய ஒரு பாடல் குடுத்திருக்காங்க பாருங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்றாரு so இதுல keyword மாதிரி வச்சுக்கணும் இப்ப காசி ஆனந்தன் அப்படீன்னு சொன்னா தமிழே உயிரே அப்படீன்னு keyword வச்சுக்கணும் தமிழே உயிரே கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த மாதிரி key point வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க answer பண்ணிக்கலாம் சரியா ஏதாவது ஒரு வரியைக் கொடுத்து இப்போ தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்ன்னு பாடுனது யாருன்னு கேப்பாங்க அப்படி இல்லைன்னா அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் க புளிக்கும்ன்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா முதல் இரண்டு வரி கேட்கலாம் தாய் பிள்ளை உறவும்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு கேட்டாலுமே முதல் இரண்டு line கேட்டுருவாங்க எப்பயுமே so அப்போ தமிழே உயிரே கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த keyword அ வச்சு காசி ஆனந்தன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சரியா இருக்கும் சரியா தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிறதுதான் இது okay யா இது யாருடையது புலவர் காசி ஆனந்த் ஆனந்தமா பாடியிருக்கிறார் இல்லையா அதனால அவருக்கு பேர் என்ன பேரு காசி ஆனந்த் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க so இப்ப இதுல இருந்து கேட்டா அரிஞ்சொல் பொருள் கேட்டாங்கன்னா பாடல் வரி கேட்டாங்கன்னா என்னன்னு பாத்துக்கோங்க so பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னா இத கேட்பாங்க தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது விளைவுக்கு நீரு வாழ்வுக்கு அப்படின்னு போட்டு option கொடுப்போம் உதாரண உயிருக்கு நேர் இணையானது சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது வாழ்வுக்கு நிருமித்த ஊர் போன்றது தமிழை பாரதியார் பாரதிதாசன் எப்படி எல்லாம் பாடுறாரு தமிழ்க்கு அமுதுன்னு சொல்றாரு நிலவுன்னு சொல்றாரு மனம்னு சொல்றாரு தமிழ் வந்து இளமைக்கு பாலுங்கிறாரு உயர்வுக்கு வானம்ன்றாரு அசதிக்கு சுடர் தந்த தேன்னு சொல்றாரு கவிதைக்கு வைரத்தின் வாள்ன்னு சொல்றாரு புலவருக்கு வேல்ன்னு சொல்றாரு புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரிதான் எதாவது நமக்கு question கேட்கலாம் சரியா அதனால இதுக்கான அர்த்தங்கள நீங்க தெரிஞ்சுக்கோங்க okay so முதல் பாட்டு உங்களுக்கு okay யா திருப்தியா இது இந்த class உடைய இந்த class record டும் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால இந்த வகுப்புகள்ல நம்ம தேவைப்படும்போது கேட்டுக்கலாம் okay இந்த இதெல்லாம் நீங்க time கிடைக்கும் போது பாருங்க practice பண்ணி பாருங்க so அடுத்த இயல் நம்ம பார்க்கலாம் தமிழ் கும்மி அடுத்த வகுப்பு போலாமா புரிஞ்சுதா இந்த speed போதுமா இன்னும் பொறுமையா சொல்லணுமா தமிழ் கும்மி அடுத்து நாம பார்க்கப் போறது ஒண்ணாவது இயல இரண்டாவது பாடல் தமிழ் கும்மி so நுழையும் முன் பார்க்கலாம் இந்த தமிழ் கும்மி பாடல் யாருடைய பாடல்ன்னா பாவலரேறு பெரும் சித்திரனாருடைய பாட பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய ஒரு பாடல் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாவலரேறு எல்லாருமே மறக்காம தமிழுக்கு அமுதென்று பாடல மனப்பாடம் பண்ணி பாட்டு பாடி வீட்டுல உங்க own record ல voice voice record ல நீங்க எல்லாரும் பாட்டு பாடி மனப்பாடம் பண்ணி save பண்ணி வச்சுக்கோங்க எங்கயாவது ஒரு மேடையில பேச வேண்டியது வரும்போது படிங்க நாளைக்கெல்லாம் ஒரு அரசு ஊழியராகப் போறீங்க எத்தனை மேடைகள்ல நம்ம போய் பேசப்போறோம் அப்ப பேசும்போது தமிழ் தாய்க்கு வணக்கம் சொல்லித்தானே நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் அப்போ தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் எங்கள் தா அந்த அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்லி ஆரம்பிச்சின்னா எப்படி இருக்கும் அதுக்காகவாது மனப்பாடம் பண்ணிருங்க சரியா சரி okay பாடுங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் கும்மி அப்படிங்கிறது இரண்டா ஒண்ணாவது இயல்ல இரண்டாவது பாடல் கூட்டமாகக் கூடி கும்மியடித்துப் படி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் correct தானே கூடி கூடி கும்மி அடிச்சு பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதுதான் அரிஞ்சொல் பொருள் கேட்டாங்கன்னா பாடல் வரி கேட்டாங்கன்னா என்னன்னு பாத்துக்கோங்க so பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னா இத கேட்பாங்க தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது விளைவுக்கு நீரு வாழ்வுக்கு அப்படின்னு போட்டு option கொடுப்போம் அது இன்னும் super ஆ இருக்கும் அப்படீன்னு சொல்றாங்க இல்லையா இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்தல் நல் அமுது கனியைப் பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேருன்னு அப்படி பொட்டு வச்சுட்டு ஆடுனோம்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா சரி அது போல தமிழைப் போற்றிப் பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயாரப் பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் அப்படிங்கிறாங்க அதாவது குமியடிச்சி பாடுறது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் அதுவும் தமிழைப் போற்றிப் பாடி ஆடணும்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் வாங்க தமிழோட பெருமைய நம்ம பேசலாம் கேக்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு ஒரு introduction

so இது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நம்ம ஏற்கனவே பார்த்த பாட்டு பாரதிதாசனுடைய கவிதைகள்ல இருந்து எடுத்தாங்க இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க கனிச்சாறிலிருந்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து தமிழ் மொழியினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் so பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறிலிருந்து நமக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க பாட்டு பார்க்கலாமா பாருங்க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 கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டி திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி so அப்டின்னு படிக்கிறாங் இதுக்கு என்ன அர்த்தம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே அப்படின்னா இளம் கோதையரே அப்படீன்னு பெண்கள தான் சொல்றாங்க கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழினுடைய புகழ் எட்டிட வேண்டும் என்று கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிறாங்க இப்படித்தான் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா so பாருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டி திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி so இதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படியே அதே rhyming ல மறுபடியும் அடுத்த பாடல் பாருங்க ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படி இது என்ன sir அர்த்தம் அப்படின்னா ஊழின்னா உங்களுக்கே தெரியும் விசும்பி ஊழி ஊழ் ஊழ் செல்லனு பரிபாடல்ல படிச்சிருப்போம் ஊழின்னா யுகம் முடிவு காலம் பல்வேறுக்கான கோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஊழிப் பல நூறுன்னா ஆயி பல ஆயிரக்கணக்கான பல ஆயி பல நூற்றுக்கணக்கான முடிவு காலம் யுகங்கள் செல்ல செல்ல அதாவது தமிழ் மொழி ரொம்ப பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்ததுங்கிறதுதான் ஊழிப் பல நூறு கண்டது

அது போல அறிவு ஊற்றாக திகழக்கூடிய பல்வேறு நூல்களை கொண்டது நம் தாய்மொழியாகிய தமிழ் அடுத்து பெரும் ஆழி பெருக்கிக்கும் காலத்திற்கும் ஆழிப்பெருக்குன்னா கடல் சுனாமி வந்துச்சு இல்லையா சுனாமில வந்து அழிஞ்சிருந்தும் நம்ம தாய்மொழி வந்து நிலைத்து நின்னது இல்லையா அதான் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் இந்த காலத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கும் இந்த கடல் கோளுக்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது நம் தாய்மொழி அப்படிங்கிறாங்க முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்ப இதுக்கான அந்த நாலு வரிக்கான விளக்கம் ஒண்ணு பல்லா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளைக் கண்ட மொழி அறிவுக்கு ஊற்றாகத் திகழக்கூடிய பல நூல்களைக் கொண்ட மொழி கடல்கோளுக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைபெற்று நின்ற மொழி நம் தாய்மொழி அப்படிங்கறது இந்த கும்மியில சொல்றாங்க கும்மி அடிச்சுக்கிட்டே பாடுறாங்க ஊழிப் பல நூறு கொண் ஊழிப் பல நூறு கண்டதூவாம் அறிவு ஊற்றேனும் நூல்களை கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைநின்றதுவாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படீன்னு அப்பப்ப இடையில நம்ம என்ன செஞ்சிடனும் அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கணும் சரி அடுத்து என்ன சொல்ல வராங்க பாருங்க

பொய்மை நம்மை விட்டு அகலும் உள்ள பூட்டுன்னா அறியாமை நம்மை விட்டு அகலும் அதுதான் பொய்யருக்கும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் நம்ம தமிழ்ல சங்க இலக்கியங்கள் அகம் அப்படீன்னு பாடுறோம்ல தலைவன் தலைவியினுடைய காதல் so அப்ப அந்த ஒரு காதல் கொள்வதற்கான அத்தனை சிறப்பம்சங்களும் உங்க தாய்மொழியில இருக்கும் அதான் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கு உயிர்மெய் புகட்டும் இல்லையா இந்த உயிருக்கு தேவையான உண்மையை வாய்மையை சொல்லித்தரும் அரசினுடைய மேன்மையை நமக்கு வெளிப்படுத்தும் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை நம் தாய்மொழி நமக்கு கற்றுத்தரும் அதுதான் இதுல சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க பொய்யை தமிழ் மொழி அகற்றும் அறியாமையை அறுக்கும் அறியாமை என்ற பூட்டை அறுக்கும்

சரியா நீதி நூல்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க சரியா so இத எப்படி படிக்கலாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படீன்னு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா okay சரி so இப்ப இந்த பாடலுக்காக என்ன சொல்லி இருக்காங்க மொத்தமா பார்க்கும் போது ஒருக்கா படிச்சு பாத்துருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி

கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி பொய் அகற்றும் உள்ளப் பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் உயிர் மெய்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் so இவ்ளோதான் இதுக்கான பொருள் so இதுல இருந்து பாடல் வரி எதாவது கேட்டாங்கன்னா நாம புரிஞ்சுக்கலாம் சரியா so அடுத்து புரிஞ்சிருக்கும்ன்னு நினைக்கிறேன் so again one time கூட பாடுறேன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டித்திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதூவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைநின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி so பாவலரேறு பெருஞ்சித்தனார் இங்க பாருங்க இப்படி குழந்தைங்கல்லாம் இப்படி கும்மி கொட்டிக்கிட்டே போறாங்க பாருங்க so இப்படி ஆடிக்கிட்டே கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இப்படி ஆடிக்கிட்டே என்ன செய்வாங்க போவாங்க நல்லா interest ஆ இருக்குல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி படிக்கும் போது சொல்லி பாடம் சொல்லிக் குடுத்து படிச்சோம்ன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா okay ஆஹ் இப்ப என்னெல்லாம் அறிஞ்சொல் பொருள் குடுத்திருக்காங்க பாக்கலாமா சரி ஆழிப்பெருக்குன்னா என்ன கடல் போல் சுனாமி மேதினி என்றால் உலகம் இந்த மேதினி வாழ்வழி காட்டி இருக்கும்னு சொல்றாங்கல்ல இந்த உலகத்துல எப்படி வாழணும்கிறத நம்ம தாய்மொழி கத்து தரும் ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி நமக்கு பத்தாங் class ல ஊழின்னா முடிவு காலம் யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் அப்படிங்கிறதுதான் ஊழி பல நூறுன்னா நீண்டதொரு பல பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை கண்டது அப்படின்னு அர்த்தம் உள்ளப்பூட்டுன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை சரியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க so இது முக்கியமானது okay very good

அஹ் ஆழிப் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுன்னு அர்த்தம் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி பொய் அகற்றும் அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி உள்ள பூட்டறுக்கும் அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயிர் மெய் புகட்டும் உயர்ந்த அறக்கருத்தை தரும் மொழி அற மேன்மை கிட்டும்

இவர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக் கொத்து நூறாசிரியம் முதலான நூல்கள் எத்தன கணிச்சாறு கொய்யா கொத்து நூறு அப்படின்னு நியாபகம் வச்சுக்கலாமா அப்போ கொய்யாக்கனியினுடைய சாறு அஹ் கொத்து அப்போ கொத்தா இருக்கக்கூடிய கொய்யாக் கனியினுடைய சாறு அப்படி எடுத்துக்கலாமா நூறு அப்படி எடுத்துக்கிடுவோம் நூறு கொத்து கொய்யா கனிச்சாறு

இந்த கொய்யாக் கனியினுடைய கனியிலிருந்து இந்த கனிச்சாறை எடுத்துக்கலாம் okay யா சரி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் இவர் தென்மொழி தேன்மொழி கிடையாது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் so அப்போ அவருடைய நூல் மூணு அவருடைய இதழ்கள் வந்து நாலு தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு சரி அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய இந்த question கட்டாயம் கேட்பாங்கங்க தனித் தமிழையும் கனித் தமிழ் பற்றாளர் என்று அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மனசுல வச்சுக்கோங்க தனித் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு இந்த வரிய அப்படியே குடுத்து கேப்பாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது இது ஆறாவது விஷயம் இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது ஏழாவது இதுல எத்தனாவது தொகுதியிலிருந்து நமக்கு பாட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லல என்ன கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் படிச்சா போதும் so இந்நூல் எட்டு தொ கனிச்சாறுன்ற நூல் எட்டு தொகுதியா இருக்கு அதுல அதுல இருந்துதான் இத கேட்டிருக்காங்க ஆனா எத்தனாவது தொகுதி பாடல்ன்னு நமக்கு சொல்லல இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களைக் கொண்டது அப்போ கனிச்சாறு என்ற நூல்

so எட்டு விஷயம் என்னெல்லாம் ஒண்ணு இயற்பெயர் மாணிக்கம் அப்புறம் இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு அப்புறம் நூறாசிரியம் பாவியக் கொத்து கொய்யாக்கனி கனிச்சாறு இது மூணு அடுத்து தமிழ் நிலம் தமிழ் சிட்டு தென்மொழி இது ஒண்ணு நாலு அதுக்கடுத்து இவர் தனித் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படிங்கறது அஞ்சு அதுக்கடுத்து இந் நம்ம இப்ப பார்த்த அந்த கொட்டுங்கடி குமுங்கடி பாட்டு இடம் பெற்றுள்ள நூல் கனிச்சாறு கனிச்சாறு எட்டு தொகுதிகளைக் கொண்டது இது தமிழ் உணர்வை நிரம்பிய பாடல்களைக் கொண்டது ஆக எட்டு தகவல் இதுல இருந்து குடுத்திருக்காங்க இது போக அறிஞ்சொல் பொருள் தெரிஞ்சா போதுமானது இந்த பாடல் வரி கேட்டா நம்ம answer சரியா அருமையா வாணிதாசன் ஒரு பாட்ட தமிழ் மொழியைப் பத்தி பாடியிருக்காரு பாருங்க வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி வன் தோ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

நான் வந்து இன்னைக்கு பேசப் போறது என்னன்னா வந்து சிதம்பர நடராசர் கோயிலை பத்தி சொல்றேன் உங்களுக்கு அஹ் எங்க ஊர் பக்கத்துல இருக்குற கோயில் தான் வந்து சிதம்பர நடராசர் கோயிலு அதை பத்தி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் நடராசர் கோயில் வந்து அப்பர், சுந்தரர், அப்பறம் சம்பந்தர், அப்பறம் மாணிக்கவாசகர் ஆகிய சமயக் குரவர் நால்வராலும் வந்து தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் வந்து

அப்பறம் வந்து இது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் என்னும் நகருல தான் வந்து தில்லை நடராஜர் திருக்கோயில் இருக்கு. இக்கோயிலோட வரலாறு அப்படின்னு நம்ம பாத்தோம்னா இவ்வூரானது வந்து தில்லை என்று பழங்காலத்துல வந்து வழங்கப்பட்டது அதாவது சிதம்பரங்குற இப்போ இருக்க ஊரு முன்னாடி தில்லை அப்படிங்குறது இருந்துச்சு அதுல அதனால தான் வந்து தில்லை நடராஜர் கோயில் அப்படிங்குற ஒரு பெயர் வந்து வந்சுச்சு இத்தலம் வந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து முன்னாடியே வந்து தோன்றிடுச்சு இத்தலத்துல வந்து ஒரு நடமாடும் சிவபெருமானை வந்து ஆடலாசிரியர் வந்து கனகசபைநாதர் போன்ற பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாரு நந்தனார் நாயனார் வந்து தான் நடனமாடும் போது நிலையை வைத்தே நடராசர் என்ற பெயரை வைத்தார் பின்பு அப்பெயரே வந்து நடராசு அப்படிங்க் நடராஜர் அப்படிங்குற பெயரை வந்து சிவபெருமானுக்கு சூட்டியவர் வந்து நந்தனார் நாயனார் அப்படிங்குறவரு இத்தலத்துல வந்து மூலவர் எப்படி இருப்பாருன்னா திருமூல நாதரு தொன்ன தூய தமிழில எப்படி சொல்லணும்னா வந்து பொன்னம்பலநாதா் அப்படின்னு சொல்லுவாங்க உற்சவர் யாருன்னு பாக்கக்குள்ள நடராஜர் தான் உற்சவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்பறம் அஹ் இங்க வந்து தாயார் அப்படிங்குற இடத்துல வந்து உமையாம்பிகை அப்படிங்குறவங்க இருக்காங்க இத்தலத்தோட தலவிருட்சிகமாக ஒரு தில்லை மரமும் தீர்த்தமாக வந்து சிவகங்கையும் பரமானந்த கூபம் அப்பறம் வந்து வியாக்கிரபரத தீர்த்தம் அப்பறம் ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பாற்கடல் தீர்த்தங்களும் வந்து இதுல இருக்கும் இத்தலமானது வந்து பஞ்ச பூதத் தலங்களில் வந்து ஒரு ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது என்ன தலம்னா ஆஹ் அதாவது பஞ்ச பூதங்களில வந்து நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தலம் இருக்கும்

முன்ன முன்னாடி காலங்களில வந்து சோழர், பல்லவர், விஜய நகர அரசர்களால் வந்து இது வந்து அஹ் இத்தலத்திற்கு வந்து மானியங்களும் இந்த தலத்தை வந்து திருப்பி சீர்படுத்துறது அந்த மா மாதிரி வேலையெல்லாம் நடந்துச்சு